அதுக்கு பக்கத்துலயே ஒரு கார் இருக்கு.

அதுக்கு மேல வந்து அரபிக்ளியும் எழுதி வச்சுருக்கு.

இது தூரத்துல ரெண்டு மலை தெரியுது.

நெறயா ஆட்கள் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க.

இது ஒரு முடி வெட்டு கட.

அது கீழ ஒரு வெள்ள கலர் பனியன் போட்டுட்டு ஒரு ஆளு நீக்கி.

பாக்குறது ஒரு டான்ஸ் கிளாஸ் மாறி இருக்கு.

அதுக்கு பக்கத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஜே_சீ_பி வாது குண்டு தோண்டிட்டு இருக்கு.

இது மேல வந்து சீட் போட்டு இருக்கு.

சைடுல சின்னன்ன தொட்டில செடியு வெச்சிருக்கு.

மேல இருந்து ஒருத்தன் அவன தூக்குறதுக்கு நிக்கா.

அதுல பிரெண்ட்ல ரெண்டு பேரு நின்னு செல்ஃபி எடுத்துருக்காங்க.

இந்த பேங்க் வந்து மூடி இருக்கு.

மேலொரு ஏ_சிய அங்க ஃபேனும் வச்சிருக்கு.

அது அங்க வெளியே எங்கேயோ பாத்துட்டுருக்கு.

இது ஃபிரண்ட்டேஜ் ஃபுல்லாவே ப்ளூ கலர்ல அ டிசைன் பண்ணி இருக்கு.

இதுல வந்து நெறைய வ நெறைய வகையான பேட் எல்லாம் வெச்சிருக்கு.

ம் கேட் வந்து ப்ளு கலர் ல இருக்கு.

இதுல ஒரு பைய வந்து ஒரு பைய வந்து வெயிட் தூக்கி கையில வச்சுகிட்டு நிக்கியா.

இது ஒரு டூரிஸ்டு ஹோமு .